அசோக் வயல்வெளியில் இருந்து வீட்டுக்கு வருகிறார்
காய்ச்சலும் உடல்வலியும் இருப்பதாக கூறுகிறார்
அவர் மனைவி அனிதா அவரை பார்த்து அவரது கைகளிலும் கால்களிலும் கொப்புளங்களை கவனிக்கிறார் அம்மனின் கோபம் தன் கணவனின் மீது விழுந்துள்ளதாக பயந்து கூறிகிறார்
அவளது குழந்தைகளை உடனே வீட்டை விட்டு செல்லுமாறு கூறுகிறார்
அம்மாவும் குழந்தைகளும் வீட்டை விட்டு வெளியே வந்து கதவை வெளிப்புறமாக தாளிடுகின்றனர்
இதற்கிடையில் கிராம மருத்துவமனை மருத்துவர் அவர்களின் வீட்டைக் கடக்கும்போது அனிதாவிடம் பேசுகிறார்
அனிதா மற்றும் அவரின் குழந்தைகளின் கவலையடைந்த முகத்தைப் பார்த்து என்ன நடந்தது என அனிதாவிடம் அவர் கேட்கிறார்
அம்மனின் கோபம் தன் கணவனின் மீது விழுந்துள்ளதாக அனிதா மருத்துவரிடம் கூறுகிறார்
அவரது கணவரை காண விரும்புவதாக மருத்துவர் கூறுகிறார்
ஆனால் தன் கணவரை காணக் கூடாது என அனிதா மறுக்கிறார்
மருத்துவர் அனிதாவை புறக்கணித்துவிட்டு வீட்டின் உள்ளே செல்ல பின் அனிதா தயக்கத்துடன் பின்தொடர்கிறார்
மருத்துவர் அசோக்கை பரிசோதித்து அவருக்கு சின்னம்மை இருப்பதாக தெரிவிக்கிறார்
ஆனால் அசோக் மற்றும் அனிதாவிற்கு சின்னம்மை பற்றி தெரியாது
அவர்கள் மருத்துவரை புரியாதவாறு பார்க்கிறார்கள்
டிஜிடல் டிவைடை இணைப்பதற்கான ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இங்கே நாம் பார்க்கபோவது சின்னம்மை அதன் அறிகுறிகள் காரணங்கள் செய்யவேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை
முதலில் சின்னம்மை என்றால் என்ன என பார்ப்போம்
சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று நோய்
இது உடலில் அரிக்கும் கொப்புளங்களை உருவாக்கும்
இந்த நோயை தடுப்பதில் சின்னம்மை தடுப்பூசி நன்றாக வேலை செய்கிறது
ஒரு சிலர் மட்டுமே இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதால் இன்னும் சின்னம்மை உள்ளது
ஆனால் அவர்களின் எண்ணிக்கை குறைவே
பொதுவாக சின்னம்மை வீரியம் குறைந்தது
உயிருக்கு ஆபத்தானது அல்ல
ஆனால் சில சமயங்களில் மிக தீவிரமாக இருக்கும்
மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருக்கும்
அல்லது இறக்கவும் கூடும்
சின்னம்மை பாதிக்கக்கூடியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் இளம்வயதினர் மற்றும் பெரியவர்கள் மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டவர்கள்
ஒருமுறை சின்னம்மையால் பாதிக்கப்பட்டால் பொதுவாக அந்த வைரஸ் மீண்டும் வெளிப்படாது
ஒருவர் சின்னம்மையால் மறுமுறை பாதிக்கப்பட்டால் அது ஷிங்கிள்ஸ் எனப்படும்
சின்னம்மைக்கான சில அறிகுறிகளை இப்போது காண்போம்
இரண்டு நாட்களுக்கு மேல் நீடிக்க கூடிய காய்ச்சல் சிவந்த வெப்பமான புண்பட்ட சருமம் வீட்டு வைத்தியத்தால் குணமாக்க முடியாத தீவரமான அரிப்பு 2 வாரங்களுக்கு மேல் நீடிக்கக்கூடிய அரிப்பு இப்போது சின்னம்மையின் நோய்க்காப்பு காலம் மற்றும் தொற்றும் தன்மையைக் காண்போம்
சின்னம்மை கொப்புளங்கள் 3 லிருந்து 5 நாட்களிலும் மேற்பரப்பு புக்குகள் 7 லிருந்து 10 நாட்களிலும் உருவாகிறது அது உருவாகிய ஒன்றிரண்டு நாட்களில் தொற்றக்கூடியதாகிவிடும்
இது அனைத்து கொப்புளங்களும் புக்காகி முடியாதவரை இது தொற்றக்கூடியதாக இருக்கும் இது மிகவும் தொற்றக்கூடியது
ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மிக தீவிரமாக பரவக்கூடியது
இப்போது சின்னம்மைக்கான காரணங்களைக் காண்போம்
பின்வரும் வழிகள் மூலம் சின்னம்மையை பெறுவோம் சின்னம்மை கொப்புளங்களின் நீர்க்கோவையைத் தொடுதல் அல்லது சின்னம்மை நோய் உள்ளவர் உங்கள் அருகில் இருமுதல் தும்முதல் ஏற்கனவே சின்னம்மையால் நீங்கள் பாதிக்கப்படாவிட்டாலும் சின்னம்மை தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும்
இப்போது சின்னம்மையால் பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது என காண்போம்
அது கொசுக்கடிபூச்சிக்கடியா அல்லது சின்னம்மைதானா என மருத்துவரை அணுகி உறுதிசெய்க மிதமான உணவை உண்க
வீட்டில் சமைத்த உணவு சிறந்தது
முதல் சில நாட்களுக்கு 3 4 மணிநேரங்களுக்கு ஒருமுறை குளிர்ந்த அல்லது இளஞ்சூடான நீரில் குளிக்கவும்
குளிக்கும் நீரில் வேப்பஇலையை போடவும்
இது அரிப்பைக் குறைக்கும்
குளித்துவிட்டு உடலை துடைக்கவும்
அதிகமாக நீர் குடிக்கவும்
இளநீர் பார்லி அல்லது ஏதேனும் குளிர்ச்சியானதை சாப்பிடவும்
நோய் பரவுவதை தவிர்க்க நோயாளியின் துணிகளை தனியாக துவைக்கவும்
உங்களை சின்னம்மை பாதிக்கவில்லை அல்லது தடுப்பூசி போடவில்லை எனில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும்
இப்போது சின்னம்மையின் போது செய்யக்கூடாதவைகளைக் காண்போம்
சிவந்த அரிப்புள்ள கொப்புளங்களை கீறாதீர்
இது பாக்டீரியா தொற்றுக்கும் வடுவிற்கும் வழிவகுக்கும்
மற்றவருடன் பழகுவதை தவிர்க்கவும்
ஏனெனில் அவர்களுக்கும் நோய் பரவலாம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நினைவுகொள்க எப்போது மருத்துவ உதவியை நாடுவது உதவிகரமானது
இந்த டுடோரியலை கேட்டதற்கு நன்றி
பின்வரும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போகன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்